காட்டுக்கு ரெண்டு சைடுமே குட்டி குட்டி டேபிள் இருக்கு.

இது ஒரு டேன்ஸ் ஸ்கூல் மாதிரி இருக்கு நெறைய பேர் இங்கே க டேன்ஸ் கத்துக்க வந்திருக்காங்க வித் யூனிஃபார்ம் ஓட.

காட்ட ஓட்டுன மாறி இரண்டு சைடுமே சின்ன குட்டி குட்டி டேபிள் வித் டிராவோடருக்கு அந்த டேபிளுக்கு மேல எலக்ட்ரிகல் சுவிட்சஸ் இருக்கு.

பக்கத்துல நீலகிரி தைலம் ம் வரிக்கி பிஸ்கெட் எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க.

உள்ள வந்ததுமே சாமி படோ ஷெல்ஃப்ல இருக்கு அதத்தான்னா ரிசப்ஷன் ரிசப்ஷன்ல ஒருத்தரு பில் போட்டுட்ருக்காங்க.

இது பேக்ரி ஓட செல்ஃபு இந்த செல்ஃபு செமி சர்க்கிள் வடிவத்துல இருக்கு அத நாலு பகுதியா பிரிச்சு வெச்சுருக்காங்க.

இது ஒரு ஊரோட பகுதி அங்க வானம் ப்ளூ கலர்லயும் பஞ்சு கொட்டி வெச்சமாரி மேகமூட்டமு இருக்கு.

மெயின் ரோட்ல இருக்க ஆஃபீஸுடய என்ட்ரன்ஸ் இது ரெண்டு ப்ளூ கலர் பெரிய கேட் இருக்குது ஒண்ணு ஓப்பன்ல இருக்கு. அந்த ஓப்பன் வழியா ஒருத்தர் உள்ள வந்துட்டுருக்காரு ஒருத்தர் வெளிய போயிட்டுருக்காரு.

இது கேக் ஷாப் உடைய ஒரு ஷோகேஸ்ஸு இத அஞ்சு ரேக்கா பிரிச்சு வச்சிருக்காங்க ஷோகேஷ்க்கு மேல குக்கீஸ் அடுக்கி வச்சிருக்காங்க

உள்ள நெறைய வெரைட்டிஸ் ஆப் கேக் இருக்கு ஒவ்வொரு கேக் ஓட நேமும் ரேட்டும் பிரிண்ட் போட்டு டிஸ்ப்ளேல வச்சிருக்காங்க.

இது கிளப்புடைய ஸ்போர்ட்ஸ் ஹாலு இன்டோர் கேம்ஸ் மட்டுமே இங்க வெளயாட முடியும் இ டென்னிஸ் உடைய கோர்ட்ட ரெடி பண்ணி வெச்சிருக்காங்க.

பக்கத்துல ஒரு பல்ப் தொங்கிட்ருக்கு நடுவுல ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.